கல்வி ஒரு முற்போக்கான சமுதாயத்தின் அடித்தளமாக அதிகரிக்கப்பட்டு உள்ளது பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது

மற்றும் கற்பித்தல் இந்தியாவின் நடைமுறையில் இருந்ததாக வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு தகவல்கள் வழங்குகின்றன வேதம் என்கின்ற சமஸ்கிருத சொல்லில் இருக்கும் அறிவு என்ற பொருள் சொல்லானது with என்று சொல்கின்றது பெறப்பட்டது சொல்லில் இருந்து பெறப்பட்டது இதன் பொருள் அறிதல் என்பதாகும் நமது பண்டைய கல்வி முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்னரே உருவானது குருகல கல்வி முறையும் நமது பண்டைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்தன இல்லங்கள் கோவில்கள் பாடசாலைகள் குளங்கள் ஆகியவற்றில் அப்பகுதிக்கு ஏற்றவாறு கல்வி வழங்கப்பட்டது வீடுகள் கிராமங்கள் மற்றும் கோவில்களில் இருந்து மக்கள் சிறு குழந்தைகளுக்கு பக்தியுடன் நேர்மையான வாழ்க்கை முறைகளை வாழ ஊக்குவித்தனர் கல்வி அளிப்பதிலும் கற்றல் மையமாக செயல்படும் கோயில்கள் மிக்~ முக்கிய பங்கு வகிக்கின்றன பௌத்த காலத்திலும் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன

சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தை இப்பல்கலைக்கழகத்தில் தங்கி இருந்து இருப்பதாக கூறப்படுகிறது இதன் சிறப்பாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கண்காட்டு கண்டுபிடித்தார் பண்டைய காலத்தில் நாளந்தா பல்கலைக்கழகமும் இங்கிருந்துதான் உருவாக்கப்பட்டது பண்டைய காலத்தில்

அமைந்துள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும் நாளந்தா மகா விழாவின் இடிபாடுகளை ஐநா சபையும் UNESCO நிறுவனம் உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் நாகரிகங்களுக்கு இடையிலான தொடர்பு மையமாக கருதப்படுகிறது வேதம் என்ற சொல்லில் இருந்து சமஸ்கிருதம் வந்தது இந்திய கல்விக் கொள்கையில் பல வரலாறுகள் உள்ளன ஆஹ் இதில் முதல் முறையாக இந்திய மக்களுக்கு கல்வி அளிக்கும் பொறுப்பை தனது பணியாக ஏற்பதாக british அரசு அறிவித்தது கல்வி சாசனம்

வரலாறு ஆங்கிலக் கல்வியே தனது கல்வி என அந்த இந்த ஆவணம் பகிரங்கமாக அறிவித்தது கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்க்க இந்திய மக்களுக்கு ஜாதி மதம் உள்ளிட்ட தகுதி தேவையில்லை british கல்வி நிறுவன கல்வித் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே வேலை வழங்கப்பட்டும் இரண்டாம் சரத்து குறிப்பிடுகிறது சமஸ்கிருதம் மற்றும் அரபு மொழிகளில் புத்தகங்களை வெளியிடுவதற்கு தடை விதித்திருந்தனர் ஆனால் ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் இருக்கும் ஒருவரை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம் என அறிவித்து இருநூத்தி அறுபத்தி ஏழு பக்கம் கொண்ட கல்வி கருத்துருவை அரசுக்கு பிப்ரவரி இரண்டாம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் சமர்பித்தார் அதன்படி ஆங்கில கல்வி சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து english education act ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து இயற்றப்பட்ட நடைமுறைக்கு தள்ளப்பட்டது ஆங்கில கல்வியை முழுவதும் வேலையால் தகுதிப்பெறும் கல்வியாக மாற்றினர் வியாபாரம் நிர்வாக மொழியாக ஆங்கிலம் அதற்காக british அரசுக்கு தேவைப்படும் பள்ளி கல்லூரி தரும் சான்றுகள் வேலை பெறும் ஒரு அடையாள சீட்டாக பயனாகிறது என்று காந்தி விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய கல்லூரிகளை தொடர்ந்து நடத்தாமல் இன் சட்டத்தால் அமைக்கப்பட்ட ஆங்கில கல்லூரிகளை ஆதரிக்க போதுமான நிதி கண்டுபிடிக்க அலெக்சாண்டர் திட்டமிட்டார்

அதன்படி கிழக்கிந்திய company சமஸ்கிருதம் மற்றும் மரபு படைப்புகளை வெளியிடுவதற்கு மீண்டும் மானியம் வழங்க தொடங்கியது நமது கல்வி முறையில் இருக்கும் காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு குழு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

சுதந்திர இந்தியாவின் முதல் கல்விக் குழுவை நியமித்தார் பிரதமர் நேரு பிரதான பிரச்சனையை பல்கலைக்கழக கல்வி அல்ல அனைவருக்குமான ஆரம்பக் கல்விதான் என அம்பேத்கார் மேகநாத் அப்துல் கலாம் அபுல் கலாம் அசாத் போன்றவர்கள் அப்போதே கருத்து தெரிவித்தனர் ஆனால் இந்திய பல்கலைக்கழக மானியக் குழுவை தோற்றுவித்தது உட்பட உயர் கல்வியே நிறுவனமாகிய தனியார் கல்லூரிகளை உள்ளூர் குடும்பங்கள் உருவாக்கி மானியக் குழுவிடம் உதவி பெறலாம் என்பதெல்லாம் முன்மொழிந்து டாக்டர் ராதா~ ராதாகிருஷ்ணன் கல்விக் குழுமம் அஹ் ஏற்பட்டது இதில் தந்தை பெரியார் ஜி டி நாயுடு உட்பட பலர் நேரில் ஆஜராகி கல்வி குறித்து விவாதித்தனர் பெண் கல்வி மேம்பட பெண்களுக்கான கல்வி நிலையங்களை தொடங்குதல் தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளை பயின்று மொழியாக என இரண்டு முக்கிய மாற்றங்களை இக்குழு முன்மொழிந்தது டாக்டர் டி ஸ் கோத்தாரி தலைமையில் நேரு உருவாக்கிய இந்த குழுவின் அமைப்பே வித்தியாசமாக இருந்தது பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளை சேர்ந்த பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் இக்குழுவில் இடம் பெற்றிருந்தனர் இந்திய கல்வி குழுக்களிடையே நமது மண்ணின் ஆதாரக் கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகச் சரியாக முன்வைத்து கோத்தாரி கல்விக் குழுதான் தனது ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஆறு பிரச்சனையை கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என அக்குழு பரிந்துரைத்தது செய்தது தற்போது மோடி அரசு கல்விக்கு ஒதுக்கி இருப்பது மூன்று புள்ளி

மூன்று kilometer க்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி என கல்வி சாலைகளை கட்டமைத்து பயிற்சித் தோட்டக்கலை குடிமைப் பயிற்சி ஆகியவற்றை அறிமுகம் செய்தது விளையாட்டு நாட்டு நலப்பணித் திட்டம் ஆகியவை இக்குழுவின் சாதனைகள் இக்கல்விக் குழுவின் பரிந்துரைகளை அரசுகள் முழுமையாக அமல்படுத்தவில்லை ராஜீவ் அரசு பொ~ பேரு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறைக்கு பணியாளர்களை வழங்கும் நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டது அது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 உலகம் முழுவதும் கல்வி எனும் பெயரில் குழந்தைகள் வழிபடுவதை கடுமையாக விமர்சிக்க இனி TESCO போன்ற ஐநா சபையின் குழந்தைகள் நல அமைப்புகளை கட்டளை சுவையற்றதாகவும் இனிமையாகவும் நடவடிக்கை எடுக்கக்கோரி நாடுகள் அழைத்தன சாதி சமயம் பார்க்க வேறுபாடுகள் இன்றி ஒரே மாதிரியான கல்வி எனும் நிர்பந்தம் வந்த போது இரண்டாயிரத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டதுதான் பேராசிரியர் யாஷ்வா தலைமையிலான கல்விக் குழு தேர்வுகளுக்கு பதிலாக மாற்றுக் கல்வி தொடர் மற்றும் முழுமையான சி சி குழு அ~ அறிமுகம் செய்தது எட்டாம் வகுப்பு வரை தொடர்ச்சி தொடர்ச்சி என்பது இக்குழு கொண்டு வந்தது இன்று பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு சேரும் ஆயிரம் குழந்தைகளில் எழுவத்தாறு பேரை எட்டாம் வகுப்பில் நம்மால் தக்கவைக்க முடிந்துள்ளது மோடி முன்வைக்கும் கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்த சூழ்நிலையில்தான் இந்த சூழலில்தான் மத்திய அரசு கொண்டு வர திட்டமிடும் புதிய கல்விக் கொள்கை பல்வேறு அம்சங்களை ஏற்படுத்துகிறது வேத கால கல்வியை புனிதமானது என்றெல்லாம் சொல்வதை விடவும் இதற்கு முன்பு இயேசு என்று ஒன்று இருந்ததை ஐயோ அது சுமையேற்ற கற்றல் முதல் குழந்தைகள் உரிமைகளை ஆசிரியர்களின் கடமையை உருவாக்கியதை கணக்கில் எடுக்கவில்லை என்பதுதான் பெரும் அதிர்ச்சி எந்த ஒரு கல்விக் கொள்கையையும் தனக்கு முன் நடத்துவதற்கு பற்றிலாகாது குறிப்பிட்டது அதன் தொடர்ச்சியாக தன்னை அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதே மரபு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 போ~ புதிய கல்விக் கொள்கை இதை சரி செய்ய இரண்டு வழிகளை முன்வைக்கிறது முதலாவதாக பழையபடி மத்திய பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும் இது மாநிலங்களின் உரிமையை பறித்துவிடும் என்று குரல்கள் எழுந்திருக்கின்றன அடுத்தது நான்காம் வகுப்பின் முடிவில் இருந்தே தேர்ச்சி தோல்வி என மாணவர்களை சலித்தெடுக்க வேண்டும் இது பழையபடி பள்ளியிலிருந்து பல மாணவர்கள் வெளியேறுவதற்காக தான் வழி வகுக்கும் திறன்களை குறிப்பாக வேலை வாய்ப்பு திறன்களை வளர்க்க நமது கல்வி தவறவிட்டது வேலைக்கு தகுதியற்ற படித்தவர்களை உருவாக்கி வீணடித்து

வணக்கம் நான் ஷியாமளா தேவி பேசுறேன். இப்ப உள்ள topic என்னன்னா agriculture அ பத்தி பேச போறேன். so விவசாயம்ங்கிறது நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கு. ஹம் விவசாயம் அதாவது நம்மளுக்கு ஒரு நம்ம பல்வேறு துறைகள் இருந்தாலும் நம்ம வந்து விவசாயங்கிற அந்த ஒரு துறை தான் நம்ம எல்லாருக்குமே ஆஹ் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம வந்து கொண்டு வராங்க. so இதுல வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நம் நா~ நம் நாட்டில வந்து விவசாயம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துறை மட்டும் இல்லன்னா நம்ம எல்லாருமே என்ன தான் சம்பாதித்தாலும் நம்ம நம்ம சாப்பிடறதுக்கு விவசாயம் தான் ரொம்ப பேருதவியா அமைகிறது. அஹ் பார்த்தீங்கன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா எல்லா விளை நிலத்தையும் அழிச்சிட்டு

நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டோட தலையாயக் கடமையாகும். அத நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாட்டில உள்ள ஒட்டுமொத்த பணியாளர்கள்ல பாதிக்கும் மேலானவர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தான் வேலை செஞ்சிட்டிருக்காங்க ஹம் so நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது விவசாயம். ஹம் விவசாயம் அவங்களுடைய வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையானது. இந்த ஹம் கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெப்பத்துல இருந்து ஆஹ் அந்த வயல்ல நின்னு அந்த ஆஹ் வயல்ல நின்னு உழுது அத வந்து பயிரிட்டு ஹம் அவங்களுக்கு பருவநிலை காலம் வந்து பருவநிலை அந்த மாற்றங்கள் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது தான். கோடை காலத்திலையும் சரி குளிர் காலத்திலும் சரி இவ்ளோத்துலயும் கஷ்டப்பட்டு ஹம் ஆஹ் விவசாயத்தை பாதுகாக்கறாங்க. எதுக்காகனா நம்ம சாப்பிடற அந்த ஒரு வேலை சாப்பாடு இந்த விவசாயத்துனால தான். இந்த விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல வந்து அழிஞ்சுகிட்டு வருது. இத வந்து பாதுகாக்குறது நம்ம இன்றைய தலைமுறையோட தலையாய கடமையாகும். இப்ப நம்ம அத வந்து கா~ பாதுகாத்தாதான் நம்ம பின்னாடி வர ஹம் நம்ம அடுத்த சந்ததியினருக்கும் அது வந்து முக்கிய பங்கா இருக்கும். ஹம் ஆஹ் next வந்துனா பாத்தீங்கன்னா நம்ம மனிதனாய் பிறந்த அனைவருமே பணத்த சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தேடித்தேடி அலையறோம். ஹம் பணத்துக்காக சம்பா~ வேலை நல்ல வேலை அமையணும்னு சொல்லிட்டு தேடி தேடி நல்ல வேலைய பார்த்து அமையணும். first நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவு தான் நம்மளுக்கு வந்து முக்கியமானது. அந்த உணவு எதுனா விவசாயம் மூலியமா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உணவ வந்து நல்ல ஒரு தர முடியும் ஹம் பசி என்ற உணர்வு இருக்குற வரைக்குமே நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து அழிவே கிடையாது இது வந்து என்னைக்குமே மாறாத ஒன்று. பசிங்குற அந்த உ~ நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்குற வரைக்குமே விவசாயம் என்னைக்குமே அழியாது.

அதோட ந~ நல்ல புதிய யுக்திகளை கையாண்டு அந்த உணவு உற்பத்திய நம்ம வந்து நல்ல ஹம் வளர்ச்சி அடைஞ்சாதான் மா~ நம்ம வந்து நல்ல~ ஆஹ் அடுத்த level க்கு நல்லபடியா கொண்டு போகலாம். நம்ம இருக்க இருக்க மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்கு so உணவோட தேவையும் அவசியமும் அதிகமாகுது அதுக்கு வந்து விவசாயத்தை வந்து நம்ம நல்ல இயற்கை முறை விவசாயத்தை மேற்கொண்டு அதை வந்து நம்ம நல்ல முறையா காக்கணும்னு, விவசாயத்தை காக்க~ கா~ நம்ம வந்து நல்லபடியா காத்துகிட்டாதான் ந~ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பசி பட்டினி பஞ்சம் இதெல்லாம் இல்லாம உணவுங்குற ஒரு ஒரு தட்டுப்பாடு இல்லாம நம்ம வந்து நல்லபடியா விவசாயத்தை வந்து நம்ம பாதுகாக்கலாம். நம்ம வந்து இயற்கை முறை விவசாயம்கிறது நம்ம இயற்கை~ இயற்கையான உரங்களை நம்ப வந்து ம~ மண்புழு உரம் அது மாதிரி நம்ம வந்து இயற்கையாக மண்ணுல அத செஞ்சு எந்த ஒரு பா~ பார்த்தீங்கன்னா சாப்பா~ உணவுங்குற கலப்படங்குறது அது வந்து இப்ப வந்து வாழ்க்கையில ஒன்~ ஒன்றாவே ஆகிவிட்டது. இப்ப எது எடுத்தாலும் கலப்படம் கலந்த உணவாவே இருக்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல ஒரு சத்தான இயற்கையான முறை நல்லா தான் சாப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எ~ எந்த உணவுல இருந்தாலும் கலப்படம் வந்து நம்மளுக்கு இதா இருக்கு so அந்த கலப்படம் இல்லாத நம்ம வந்து நல்ல ஒரு உணவா நம்ம வந்து உட்கொண்டா தான் நம்ம இன்னும் நல்ல ஒரு நீண்ட காலம் இருக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கலப்படம்குறது ரொம்ப அதிகமா இருக்கு எதுவா~ ஒரு பால்ல பாத்தீங்கன்னா கலப்படம் ஹம் எல்~ எல்லாவற்றிலும் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஆஹ் அதுல ரசாயனங்கள ம~ இது பண்ணி அது பண்ணி ரொம்ப அதுவும் காய்கறிகள் வந்து ஒரு நல்ல சத்து உள்ளதாகவே அமையமாட்டேங்குது கீரை வகைகள் ஆகட்டும் எந்த ஒரு பச்சை காய்கறிகள் ஆஹ் so எல்லாத்துலயுமே வந்து கலப்படத்தை வந்து உண்டு~ ஆஹ் கலக்க~ அவங்க கலப்பட ரசாயன உரங்களை இது பண்றதுனால நம்மளுக்கு வந்து so அந்த மாதிரி இல்லாம இயற்கையான முறையிலே வந்து நம்ம வந்து இயற்கை~ விவசாயத்தை வந்து நம்ம நல்லா பா~ விவசாயத்தை வழி நடத்தி அத வந்து நம்ம பயிரிட்டு ம~ நல்ல தரமான உணவா நமக்கு வந்து தரணும்னா அதுக்கு வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும். ஹம் நம்ம இப்ப நம்ம ஒவ்வொரு ஹம் ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொருத்தங்களோட தலையாய கடமையா இருக்கும். நம்ம எவ்ளோ ஒரு நம்மள துறைகள் இருந்தாலும் விவசாயம்கிற இந்த துறை வந்து என்னைக்குமே மாறாது. அது வந்து ஒரு standard ஆ இருக்கும். நம்மள எப்படி பசிங்குற உணர்வு வந்து மா~ எப்போதும் இருக்கோ அதே மாதிரி விவசாயம்கிறதும் எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அத வந்து நீ இன்னும் அந்த அத அழிய~ அழிய விடாம அதவந்து இன்னும் செழிப்பா அத வளர்றதுக்கு நம்ம எல்லாரோட கையிலயும் தான் இருக்கு. so அத வந்து நம்ம எல்லாருமே வந்து அத பின்பற்றி இயற்கை முறை விவசாயத்தை பின்பற்றி இயற்கையான வழியில விவசாயம் பண்ணி நம்ம அந்த உணவு தேடல வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் எப்படி அத வந்து நல்ல இயற்கை முறை விவசாயத்துல பண்ணி உணவ வந்து நம்ம கலப்படம் இல்லாத உணவு வந்து நம்ம சாப்டுட்டு நல்லா இருக்குறமோ அதே மாதிரி வரப்போற தலைமுறையினருக்கும் சங்கதியினருக்கும் நம்ம இந்த மாதிரி கலப்படம் இல்லாத உணவ எப்படி இயற்கை முறையில விவசாயம் பண்ணி அத வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறதை நம்ம கத்துக்கணும். இப்ப இயற்கை இப்ப வந்து நம்ம வந்து விளை நிலங்கள் எல்லாமே வந்து வீடு கட்டுறாங்க real estate அந்த மாதிரி இதாகுது. so நம்ம வந்து அது பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கு so அதுல இருந்து நம்ம பாதுகாத்து அஹ் நம்ம வந்து விவசாயத்தை அத வந்து எப்போதும் ஆஹ் நல்ல ஒரு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதோட இத அது அதிகரிச்சாதான் நம்மளுக்கும் நல்லது அஹ் உணவுங்குற அந்த பற்றாக்குறை இல்லாம இருக்கணும்னா நம்ம வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும். இப்ப வந்து நம்ம சின்ன நம்ம வீட்லையோ இல்ல இட வசதி இல்ல நம்ம வீட்லையோ மாடித் தோட்டம் வீட்லயும் அஹ் கொல்லைபுறத்துல வந்து நம்ம வந்து தேவையான கீரை வகைகளோ ஆஹ் அடுத்து காய்கறிகளோ நம்மளால முடிஞ்சத நம்ம பயிரிட்டு நம்ம கூடிய வரைக்கும் கலப்படம் இல்லாத நம்ம இந்த உணவ வந்து கலப்படமில்லாத இந்த காய்கறிகள் கீரைகளை நம்மலே வந்து பயிரிட்டு நம்மளே அதை சாப்பிடலாம் அதுல உள்ள சத்து பாத்தீங்கன்னா வெளிய~ ஆஹ் கிடைக்கிறதுல வே~ கிடைக்கிறதுல வராது. நம்ம வீட்டு விளைஞ்ச காய்கறிய சமைச்சு சாப்பிடுறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹம் ச~ immunity power எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிகரிக்குது. so agriculture ங்குற அந்த விவசாயத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்ளோ பாதுகாக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்ளோ வந்து

பாதுகாக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த உணவு உணவு வந்து தடையில்லாம நம்மளுக்கு வந்து அந்த விவசாயம் பண்றதுனால கிடைக்கும் so வந்து இந்த விவசாயத்தை நம்ம எந்த அளவுக்கு இயற்கை முறையில செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும். ஹம் இயற்கை முறை விவசாயங்குறது இயற்கையில இயற்கை எந்த ஒரு ரசாயனமும் இது கல~ இது பண்ணாம நம்ம ஹம் ஆஹ் விலை நிலங்களை நம்ம நல்லா இது பண்ணி மண்புழு உர~ மண்புழு உரம் அதுல வந்து ஹம் வீட்டில உள்ள அந்த அந்த காய்கறிகள் அந்த அந்த காய்கறிகள அந்த ம~ அந்த அத வந்து நம்ம வந்து மக்க வச்சு அத உரமா தயாரிச்சு அந்த~ நம்ம waste காய்கறி எல்லாம் cut பண்ணி இப்ப சமைக்கிறதுக்குலாம் எடுக்கிறோம் இல்ல

நல்லா இருக்க முடியும் so அதுக்கு வந்து ரொம்ப வந்து இயற்கை முறை விவசாயம் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு நம்ம வந்து விவசாயத்தை

ஹம் மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ உணவோட பிற~ தேவைகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். so இத வந்து ப~ ப~ பட்டினி அந்த நிலைமைக்கு ஏ~ அஹ் ஏற்படாமல் இருக்குறதுக்கு நம்ம விவசாயத்த காப்~ பாதுகாத்தா தான் அந்த ஒரு கொடுமையான சூழலில் இருந்து விடுபடலாம். அஹ் so தேடல் உணவு தேடலுங்குறது ரொம்ப ஒரு இதா இருக்க கூடாது அத வந்து நம்ம இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறது மூலியமா நம்ம வந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு வரலாம். நம்ம எந்த இது சம்~ ஆஹ் சம்~ வேலைக்கு போயி நல்ல job ல இருந்தாலுமே அந்த பசிங்கிற உணர்வு வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த விவசாயம் விவசாயம் பண்ற~ பயிரிடுறாங்க விவசாயம் பாதுகாக்குறது வந்து நம்ம உள்ளுணர்வு எல்லாருக்குமே அது இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்தா தான் வந்து அந்த அந்த விவசாயத்தை நம்ம பாதுகாக்க முடியும். அஹ் விவசாயம்ங்குறது ரொம்ப ஒரு மனிதரோட ஒரு பாதுகாக்குறங்கறது ஒரு தலையாயக் கடமையா இருக்கும் ஆஹ் இப்ப விவசாயி இல்லைன்னா நம்ம வந்து அ~ ஆஹ் விவசாயம் அழிந்து விட்டது பாத்தீங்கன்னா பசி பட்டினி இறப்புகள் தான் அதிகரிக்கும் நம்மளால வந்து ஒரு பசில உணவில்லாத வாழவே முடியாது நம்ம எப்படி வாழ்~ வாழ்வதற்கு உணவு, உறைவிடம் அஹ் ஹம் அஹ் அந்த மாதிரி நினைக்கிற~ அந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி உணவுங்கறது ரொம்ப முக்கியமான இது so வந்து விவசாயத்தை பாதுகாப்போம் ஆஹ் நம் நாட்டு நலனை பாது~ செழிப்படைய செய்வோம் அஹ் thank you

hai பிரியங்கா, நீ எப்படி இருக்க? உன் studies எல்லாம் எப்படி போகுது?

என் பிள்ளைங்கெல்லாம் போறாங்க பிரியங்கா அவங்க LKG UKG னு ரெண்டு பேரும் போறாங்க பிரியங்கா. இப்பலாம் studies ரொம்ப importance ல, அதுனால பிள்ளைங்கள school ல கொண்டுவிட்டாச்சு. மூன்றரை வயசுலே கொண்டுவிட்டுட்டேன் அக்கா பாவம் அக்கா அந்த குழந்தைகளாம் மூன்றரை வயசுலே கொண்டுவிடுறீங்க. ஆனாலும் நீங்க பரவாயில்லை, சில பேரு ரெண்டு வயசுலே கொண்டு விடுறாங்க pre school அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே இதுபண்ணி இதுபண்ணி ரொம்ப படுத்துறாங்க. மிந்தியிலாம் நாலு வயசு அஞ்சு வயசுக்கு அப்பறம்தான் கொண்டுபோய் school ல சேப்பாங்க. இப்பலாம் வந்து education important னா கொண்டுபோய் மூணு, ரெண்டு வயசு, ஒரு வய~ ஒன்றரை வயசு, ஒன்றரை வயசு குள்ள இல்ல. ரெண்டு, இரண்டரை வயசுலே கொண்டுபோய் சேக்குறாங்க ஆமா பிரியங்கா நான்கூட பாத்துருக்கேன். ஏன் எங்க சித்தி பொண்ணுகூட school ல தான் வேலை பாக்குது அவ சொல்லுவா எல்லாம் பிள்ளைங்க வந்து, சின்னச்சின்ன குட்டிக்குட்டி பிள்ளைங்களா இருக்கும் அவங்க அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிருவாங்க. அப்பவந்து நாங்க இந்தமாதிரி school லு வச்சு நடத்துறோம். அப்ப தான் எல்லாரும் கொண்டுவந்து வேலைக்கு போகும்போது புள்ளைங்கள விட்டுட்டு போய்டுவாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்ப நீங்க என்ன பண்ணுவிங்க, நாங்கவந்து விளையாட்டலாம் காட்டி, அதுங்களுக்கு க ங ச இந்த, விளையாட்டு மா~ playschool மாதிரி நாங்கவந்து வச்சு நடத்துறாங்க, நான் அதுலவந்து work பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. எத்தன வயசு ஆகுதுன்னு கேட்டா ரெண்டு வயசு இரண்டரை வயசு பிள்ளைங்களாதான் அங்க கொண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவா பிரிய~ பிரியங்கா ஹம் ஆமாகா இப்ப வந்து எல்லாருமே வந்து studies க்கு முக்கியத்துவம் குடுக்க தொடங்கிட்டாங்க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 முதலமைச்சர் காமராஜர் தான் வந்து நானு சா~ உணவு குடுத்து நான் வந்து படிக்கவைக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரு government school லே ஆரம்பிச்சாரு ஆனா இப்ப பாருங்க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 ஆமா பிரியங்கா ஆனா இப்ப பணத்தை எதுக்கு செலவழிக்கணும்னு சொல்லிட்டு சில பணக்காரங்க கூட government school ல விடறாங்க ஆனா government அஹ் மதிக்கறவங்க இருக்காங்க government ல government ஐ மதிக்காதவங்கெல்லாம் இருக்காங்க. இப்பவந்து நிறைய பேர் government வேலை பாத்துட்டு government சம்பளம் வேணும் government பா~ வேலை வேணும் அப்படின்னு இருக்காங்க ஆனா வந்து என்னென்னா

ஆஹ் private தனியார்க்கு வந்து பணத்தை குடுத்து, government ல இருந்து வாங்கி தனியார்க்கு பணத்தை குடுத்து அவங்க முன்னேறறாங்க. இப்ப என்ன தெரியுமா ஆவும் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு rules போடணும் government school ல வே~ government வேலை பாக்கறவங்க எல்லாமே government school ல சேர்க்கணும்னு சொன்னாங்கன்னா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 இதுவந்து எப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்குறாங்கனா CBSE போனா வந்து நல்லா என் குழந்தைகளுக்கு இதை விட knowledge அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள பாடத்திட்டங்கள் வந்து அந்தமாதிரி இருக்கும்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 எதோ ஒரு இதுக்கு class எடுக்கணுமே அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனா இதேமாதிரி அங்க CBSE ல பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது complaint ஆவே அது பெரிய issue ஆகும் அதனாலயே அவங்க வந்து நல்ல எடுப்பாங்க இங்க வந்து குழந்தைங்களுக்கு correct ஆ சொல்லிக்குடுத்தாலே government school வந்து நல்லா முன்னேறிடும்

இப்ப எந்த education போனாலும் neat ஆ இப்ப வந்து private school லா பாத்தியா அந்த புள்ளைங்க போட்டுப்போற dress ஊ அது இதுனே பாத்து parents வந்து அதுலே விழுந்துடறாங்க. இப்ப வந்து என் பிள்ளை இந்தமாதிரிதான் dress பன்னிட்டு போகணும் என் பிள்ளை வந்து government school dress போடக்கூடாது அது நல்லா இல்ல அந்த dressing code பாத்தே சில school ல கொண்டு போயி சேர்க்கறாங்க. ஆனா education முக்கியந்தான் ஆனா அது எங்க கிடைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கமாட்டேங்கறாங்க parents லாம் ஆமா எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்குறாங்க, CBSEmatric ல எல்லாம் விட்டா discipline ஆ இருப்பாங்க அவங்களோட பேச்சு அந்த இது நடத்தை எல்லாமே வந்து different ஆ high level ஆ இருக்கும் அப்படின்னு நினைக்குறாங்க ஆனா யாருமே வந்து க~ கல்விய mean பண்ணுன்னு first ஏ யோசிக்கவே இல்ல அவங்க விஷயம் என்னன்னா எல்லாமே சேர்ந்து கிடைக்கணும், எனக்கு discipline உம் வேணும் எல்லாமே கிடைக்~. அதேமாதிரி government school லயும் அவங்க கொண்டுவர தொடங்கிட்டாங்கன்னா government school உம் develop ஆயிரும் எனக்கு தெரிஞ்சி இன்னும் கொஞ்ச நாள்ல develop ஆயிரும்னு நினைக்கிறேன் government school உ மத்த school மாதிரி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 நாலு வயசு அஞ்சு வயசு இப்போ ரெண்டாங் class போன உடனே டான் டானு இங்கிலிஷ் பேசுது. ஆனா government school ல பிள்ளை படிக்கறாங்கல்ல அந்த பிள்ளைங்க வந்து இங்கிலிஷ் பேசறாங்களா சொல்லு பேசமாட்டாங்க. அப்போ parents லாம் என்ன நினைப்பாங்க நம்ம எதுக்கு இப்ப government school ல கொண்டுவிடணும், நம்ம வந்து private லே கொண்டுவிடணும் education எங்க importance ஆ ரொம்ப கிடைக்குதோ அங்கதானே கொண்டுபோயி விடுவாங்க. இப்பவந்து இங்கிருந்து நம்ம வந்து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 இப்ப இங்கிலிஷ் பேசறவங்களைதான் மதிக்கவும் செய்றாங்க. அதனாலவந்து ம~ parents என்ன பண்றாங்கனா பிள்ளைங்களை அஹ் கொண்டுபோயி இங்கிலிஷ் ரொம்ப இங்கிலிஷ் பேசற இங்கிலிஷ் medium school லேயே கொண்டுபோயி சேர்த்து பிள்ளைங்க இங்கிலிஷ் knowledge ரொம்ப வளர்த்து அதுக்கு வந்து college போம்போது நல்ல இங்கிலிஷ் பேசி பேசணும் ஒரு interview attend பண்ணாலும் அதுல வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு கெத்தா இங்கிலிஷ் பேசி ஏன்னா interview கூட நம்ம நாட்டுல வந்து தமிழ் ல கேக்கமாட்டேங்குறாங்க இங்கிலிஷ்ல பேசி இங்கிலிஷ் தான் எடுக்குறாங்க அதனாலதானே நம்ம வந்து இங்கிலிஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஆமாக்கா இங்கிலிஷ் தான் இப்போ நம்ம நாட்டை ஆளுது பிரிட்டிஷ்காரங்க வந்து சும்மா வந்துட்டு போனாங்க, ஆனா அவங்க வந்து இந்த இங்கிலிஷை வந்து பரப்பிவிட்டதனால இங்கிலிஷ் தான் வந்து நம்ம இப்போ நா~ நம்மளோட உலகத்தையே ஆளுது ஆனாலும் அப்படி இருந்தாலும் government school ல உள்ள staff வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுனாங்கன்னா அவங்களாலயும் முடியும் இப்ப நிறைய schools ல எல்லாம் இ~ யூடுயூப்ல பாப்பீங்க யூடுயூப்ல TV ல அந்த குழந்தைங்களும் வந்து இப்~ அந்த CBSE level க்கு அதுங்களும் அவங்களும் வந்து இது பண்றாங்க perform பண்றாங்க. ஆனா என்னென்னா அஹ் சில schools ல வந்து staff சரியில்ல. staff வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தாதிக்கும், government உம் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்கன்னா இந்த CBSE school மாதிரி நம்ம government school உம் மாறிடும். இப்ப இத பாருங்களேன் மத்த state ல எல்லாம் இப்ப கர்நாடகா, நம்ம பக்கத்து state ஆன கர்நாடகா பதினெட்டு வயசுல எல்லாம் அந்தப் பிள்ளைங்க வந்து நம்ம படிக்கிற, நம்ம ஊர்ல வந்து CBSE ல படிக்கிற பாடம் எல்லாம் வந்து அவங்க government school ல படிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து knowledge அதிகமா இருக்கும். அதேமாதிரி நம்ம government அ மாத்தி இருந்தாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே பாடத்திட்டோம் அந்த மாதிரி மாத்தி இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். CBSE ல படிக்கிறவங்களுக்கு central government இதுவும் ஹம் இதுக்கு வந்து state government வந்து, அவங்க வந்து நாங்க தமிழு தமிழு தமிழு தமிழுன்னு, ஆனா தமிழ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் use பண்ணமுடியும்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கவே இல்ல இப்ப other state க்கு போனாகூட இப்ப நம்ம state அ விட்டு அ~ அடுத்த state க்கு போனா வந்து, ஒவ்வொரு language ஆ இருக்கு. ஆனா வந்து common language ன்றது இங்கிலிஷ். ஆனா இதுவே நம்ம ஊ~ government school ல வந்து இங்கிலிஷ் படிக்கறதே ஒரு பெரிய விஷயமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இப்ப வந்து தமிழ் medium மும் அதுகூட சேர்த்து இங்கிலிஷ் medium மும் சின்ன வயசுல இருந்ந்தே கொண்டுவர தொடங்கிட்டாங்க. இங்கிலிஷ் medium school லே கிடையாது. அதனால நாங்க வந்து full ஆ எல்லாருமே தமிழ் medium படிச்சு தமிழ்லே பேசி, தமிழ்ல interview attend பண்ணி நிறைய பேர் வேலை பாக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல இங்கிலிஷ் medium படிச்சு இங்கிலிஷ்ல போய் பேசினாலும் வேலை கிடைக்காதவங்க நெறைய பேர் இருக்காங்க.

EVSgrammar ஊ ஹம் GK அந்த மாதிரி எல்லாமே subject கூட கூடி பிள்ளைங்கள வந்து ரொம்ப நம்ம படிக்கவைக்கிறோம் படிக்கவைக்கிறோம்னு சொல்லிட்டு புள்ளைங்கள stress க்கு தான் ஆளாக்குறோமே தவிர education importance தான். ஆனா வந்து இதெல்லாம் ரொம்ப சின்னவயசுலேந்தே ரொம்ப over ஆ அப்படியே தெரியுது எங்களுக்குலாம். ஆமாக்கா education வந்து நம்ம அறிவை வளர்க்கிறது தான். அது வந்து நம்ம எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம்.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 ஆஹ் இந்த degree படிச்சிருக்கியா? நான் உனக்கு இந்த வேலை தரேன் அப்படின்னு. இப்ப engineering படிச்சவன் வந்து arts படிக்கிறான் arts பண்றான் arts காரங்க பண்ற வேலையை பாக்குறான். அதே மாதிரி arts காரங்க engineering படிக்கிறவங்க engineering படிச்ச

அவங்களுக்கு என்~ வேலைக்கு தேவையான அறிவு வந்து அவங்ககிட்ட இருக்கா, அவங்க அப்படி think பண்றாங்களா, அந்த இத வச்சு தான் இப்ப எல்லாருமே வேலைக்கும் எடுக்குறாங்க நம்ம வந்து extra skills தான். இப்ப வந்து பிள்ளைங்கள வந்து newspaper படிக்க வைக்கிறது, TV ல வந்து இப்ப அவங்க~, இப்ப ஒரு வேளை அந்த பிள்ளைங்க தமிழ் medium இப்ப ஏன்னா எல்லாரு வீட்லயுமே TV இருக்கு TV இல்லாத வீடே கிடையாது. அவங்களுக்கு TV ல வந்து அந்த news போட்டு கொடுக்கிறது, நெறைய கதைகள் எல்லாம் போடுவாங்கள இல்ல பஞ்சதந்திர கதைகள் அந்த மாதிரி கதைங்க சொல்லி நம்ம அப்படி வளத்தா, அதுங்களுக்கு அவங்கள வந்து அவங்களோட அறிவும் அதிகமாகும்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 அப்ப engineering engineering engineering doctor doctor doctor ன்னு போய் போய் போய், இப்ப doctor ஊ வீட்லதான் இருக்காங்க. engineering ஊ வீட்லதான் இருக்காங்க.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 வீட்டில்தான் வந்து இரு~ நெறைய பேர் வீட்டிலதான் இருக்காங்க. படிச்சு முடிச்சிட்டு கொ~ engineering படிச்சு முடிச்சிட்டு கொத்தனார் கையாள போறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா வந்து அதென்ன சொல்றது மின்னாடிலாம் வந்து படிக்காட்டாலும் ஒண்ணுல்ல படிச்~ tenth படிச்சாலும் சரி, twelfth படிச்சாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வேலை இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப government னாலும் சரி, private னாலும், ஆனா இப்ப வந்து tenth படிக்கிறவங்க twelfth படிக்கிறவங்க ஒதுக்கப்பட்டவங்களாயிட்டாங்க. இப்ப வந்து ஒரு degree படிச்சவங்களகூட maximum ஒதுக்கிட்டேதான் இருக்காங்க.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 ஆமா இப்ப மிந்திலாம் வந்து என்னன்னா tenth twelfth படிச்சவங்க எல்லாம் foreign போறதுக்கு visa லாம் குடுத்துட்ருந்தாங்க. இப்ப என்ன தெரியுமா ஒரு limit வச்சிருக்காங்களாம் எப்படி தெரியுமா? இந்த மாதிரி, ஆஹ் இவ்ளோ படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி visa இவ்ளோ படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி visa அப்படின்னு சொல்லி visa வையே மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அது, அப்படி பார்த்தா நம்ம உலகத்தையே வந்து ஆழ்ந்துட்டு இருக்கிறது வந்து இந்த education தான் ஆமா பிரியங்கா. நான் வந்து என்னன்னா ஹம் என் husband வந்து படிக்கல. ஆனா வந்து அவங்க வந்து சொந்தமா driving ச~ driver. சுயமா ஒரு தொழில் கத்து வச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கோ, ஆனால் ஏன் husband இப்ப feel பண்ணுவாரு, நான் படிச்சுருக்கமாட்டானா

படிக்கிலையே படிக்கிலையே அப்படி சொல்லிட்டு feel பண்றாங்க. ஆனா இப்ப உள்ள புள்ளைங்க படிக்கக்கே நான் போமாட்டேன், அதுக்கு போமாட்டேன், இ~ படிக்கவக்க வீட்டில பணம் இருக்கு, ஆனா படிக்க போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிருக்காங்க. என்ன சொல்றதுனா, படிப்பிலே வந்து parents வந்து, ஐயோ அந்த புள்ள நல்லா படிக்குது இந்த புள்ள TV லே ஒரு news பாத்தியா, அந்த புள்ள நல்லா படிக்குதுனு சொல்லி அவங்க பைய~ பிள்ளைய வரைக்கும் நல்லா படிக்குதுனு எலி மருந்து எண்ணமோ வந்து அந்தப் பிள்ளைக்கு கொடுத்து அந்தப் பிள்ளையை சொல்லவே செஞ்சுட்டாங்க parents அந்த education ல கூட ஒரு போட்டி பொறாமை அந்த மாதிரி இருக்குல்ல.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 last வந்தவங்கள என்னைக்குமே இந்த உலகம் பாக்காது அது மாதிரிதான் அஹ் நம்ம என்ன எவ்ளோதான் படிச்சிருந்தாலும் நம்மளோ~ நம்ம first வந்திருந்தா நம்ம இந்த உலகம் full ஆ நம்மளை பாக்கும். அதுக்கு main நினைக்கிறாங்க ஆமா பிரியங்கா education வந்து ரொம்ப இதாயிடிச்சு ஆனா வந்து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 எல்லாரும் படிப்பாங்க ஆனானா வந்து என்ன தெரியுமா? ஆஹ் இது படிக்க வைப்பாங்க, ஆனா வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனா engineering, doctor படிச்சாதான் என் குழந்தைங்க வந்து, வருங்காலத்தில நல்லா சம்பாரிப்பாங்க அது படிப்பாங்க இது படிப்பாங்க அப்படின்னு நினைச்சு

அந்த architecture அந்த மாதிரி படிக்க வைப்போம்னு எல்லாம் கிடையாது. எல்லாரும் என்னென்னா மத்தவங்க இது படிக்கிறாங்க அவங்க இவ்ளோ பா~ சம்பாதிக்குறாங்கனு சொல்லிட்டு அவங்களே பாத்து பாத்து நான் ஏன் குழந்தையையும் இத படிக்க வைக்கணும், ஏன் குழந்தையும் doctor படிச்சா கு~ வச்சா என் குழந்தையும் நல்லா படிக்கும் அப்படின்னு ஆனா அந்த குழந்தைகளோட interest வந்து யாருமே பாக்கல. இப்ப வந்து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 இது வந்து

படத்துல எல்லாம் பாத்தியா ஒவ்வொருத்தியும் படிச்சுட்டு படிச்சுட்டு படம் நடிக்க போறாளுக. எப்படின்னா அவளுக வந்து doctor படிச்சுருக்காளுக, engineering படி~, நம்ம நினைப்போ ஏன் படிக்காம இப்படி போயி நம்ம வந்து படம் நடிக்கிறாங்க போல. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு நடிகரும் வந்து படிச்சிருப்பாங்க இப்ப படிப்புக்கு importance செலுத்திதான், அதுக்கப்புறந்தான் அந்த மேடைக்கு நம்ம வந்து அஹ் என்ன சொல்றது அங்க போறாங்க அதுலயும் வந்து என்னென்னா அவங்க சொந்தமா வந்து ஆஹ் business ஊ பண்ணி அதுலயும் corres லயும் படிக்கிறாங்க பாத்தியா படிப்புதான் importance படிப்புதான் முக்கியம் corres ல பண்றாங்க பாத்தியா நெறையபேர்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 நெறையபேரு corres தான் படிக்கிறாங்க. இப்ப பாருங்களேன் ஒரு invitation ல போட்டா ஏன் கு~ ஏன் பொண்ணு வந்து இவ்ளோ படிச்சுருக்கா அந்த invitation க்கு அந்த பேருக்கு பின்னாடி இருக்குற அந்த இத தான் degree அ தான் எல்லாரும் பாக்குறாங்களே தவிர அவங்க என்ன பா~ வேலை பாக்குறாங்க அது எதுவுமே பாக்கல. அந்த மாதிரிதான் ஆயிட்டு. இப்ப வந்து சில பேர் வந்து பேருக்கு பின்னாடி name போடுறதுக்காகவே படிக்கிறாங்க. ஆனா அந்தப் பு~ படிப்புக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க வந்து எனக்கு அறிவு வளர்க்கற~ வளர்க்கறதுக்காக இப்ப படிக்கலை எல்லாருமே வந்து பெருமைக்காக படிக்கிறாங்க.